பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் புராப்பர்ட்டீஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது புராப்பர்ட்டீஸ் விண்டோ என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் உள்ள சீன் பேனல் வர்ல்ட் பேனல் மற்றும் ஆப்ஜெக்ட் பேனல் என்பவை யாவை புராப்பர்ட்டீஸ் விண்டோ உள்ள சீன் பேனல் வர்ல்ட் பேனல் மற்றும் ஆப்ஜெக்ட் பேனல் ஆகியவற்றின் செட்டிங்ஸ் யாவை உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்
இல்லையெனில் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் குறித்த முந்தைய டியூட்டோரியல் ஐ காணவும்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ திரையின் வலப்பக்கம் உள்ளது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் முதல் பேனல் மற்றும் அதன் செட்டிங்ஸ் ஐ முன் டியூட்டோரியல் ல் பார்த்தோம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் அடுத்த பேனல் களை பார்க்கலாம்
முதலில் நன்கு பார்க்கவும் புரிந்துகொள்ளவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ மறுஅளவாக்க வேண்டும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் இடது முனையை சொடுக்கி பிடித்து இடப்பக்கம் இழுக்கவும்
இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் optionகளை மிக தெளிவாக பார்க்க முடியும்
பிளெண்டர் விண்டோ களை மறுஅளவாக்குதலை மேலும் அறிய பிளெண்டர் விண்டோ டைப் களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் உள்ள இரண்டாம் இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் சீன் பேனல்
கேமரா என்பது காட்சியை ரெண்டர் செய்யப் பயன்படும் ஆக்டிவ் கேமரா ஆகும் யுனிட்ஸ்
காட்சியில் ஆப்ஜெக்ட் களின் அளவை தீர்மானிக்கிறது இது பிளெண்டர் ல் அனிமேஷன் க்கு மிக முக்கியமானது பயனுள்ளது முன்னிருப்பாக யுனிட்ஸ்
நோன் மற்றும் டிக்ரீஸ் ல் அமைந்துள்ளது
மெட்ரிக் ஐ சொடுக்கவும்
இப்போது நம் காட்சியில் உள்ள அனைத்து ஆப்ஜெக்ட் களும் metreகளில் அளவிடப்படும் கிரேவிட்டி ஐ காணவும்
கிரேவிட்டி ன் க்ஸிஸ் யுனிட்ஸ்
மீட்ர்ஸ் பெர் செகண்ட் ஸ்க்வேர் க்கு மாறியுள்ளதை கவனிக்கவும் பிளெண்டர் ல் இயற்பியலைப் பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் களை அனிமேட் செய்யும்போது கிரேவிட்டி பயன்பாட்டில் வரும்
இதை பின்வரும் tutorialகளில் பார்க்கலாம் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல்வரிசையில் மூன்றாவது இக்கான் ஐ சொடுக்கவும்
இது வர்ல்ட் பேனல் ஆகும்
இங்கே பிளெண்டர் ன் வர்ல்ட் செட்டிங்ஸ் அல்லது பேக்கிரவுண்ட் செட்டிங்ஸ் ஐ மாற்றலாம்
பிளெண்ட் ஸ்கை ஐ சொடுக்கவும்
பிரிவ்யூ
கிரேடியன்ட் கலர் க்கு மாறுகிறது ஆனால் 3ட் வியூ ஒரே மாதிரியாகவே உள்ளது
எனவே பேக்கிரவுண்ட் மாற்றியுள்ளதை எவ்வாறு அறிவோம்
ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இப்போது பேக்கிரவுண்ட் ன் மாற்றத்தை காணலாம்
ரெண்டர் டிஸ்ப்ளே ஐ மூடவும்
ஜெனித் கலர் ஐ சொடுக்கவும்
மேனு ல் ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும்
நான் வெள்ளையைத் தேர்கிறேன் இப்போது பேக்கிரவுண்ட் கருப்பு வெள்ளை கிரேடியன்ட் ல் ரெண்டர் செய்யப்படும் வர்ல்ட் பேனல் ன் மற்ற செட்டிங்ஸ் ஆம்பியன்ட் ஆக்லூஷன் என்வைரன்மென்ட் லைட்டிங் இண்டைரெக்ட் லைட்டிங் கேத்தர் மிஸ்ட் ஸ்டார்ஸ்
பிளெண்டர் ல் லைட்டிங் பற்றிய அட்வான்ஸ்ட் டியூட்டோரியல் களில் இவை பற்றி விளக்கப்படும்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் நான்காவது இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் ஆப்ஜெக்ட் பேனல்
இங்கே செயலில் உள்ள ஆப்ஜெக்ட் க்கான செட்டிங்ஸ் உள்ளன
முன்னிருப்பாக செயலில் உள்ள ஆப்ஜெக்ட்
கியூப் ஆகும்
எனவே இங்குள்ள அனைத்து செட்டிங்ஸ் ம் கியூப் க்கானது
டிரான்ஸ்ஃபார்ம்
செயல் ஆப்ஜெக்ட் ன் இடம் சுழற்சி மற்றும் அளவை நிர்ணயிக்கிறது
லொகேஷன் ன் கீழ் எக்ஸ் 0 ஐ சொடுக்கவும்
1 என எழுதி enter ஐ அழுத்துக
எக்ஸ் அச்சில் 1 யுனிட் முன்னேறுகிறது இவ்வாறு செயல் ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்த சுழற்ற மற்றும் அளக்க ஆப்ஜெக்ட் பேனல் ஐ பயன்படுத்தலாம் பிளெண்டர் ல் கீஃப்ரேம் களை அனிமேட் செய்யும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் 3ட் வியூ ல் கேமரா ஐ ரைட் கிளிக் செய்க
ஆப்ஜெக்ட் பேனல் ல் டிரான்ஸ்ஃபார்ம் க்கு கீழே லொகேஷன் ரோடேஷன் மற்றும் ஸ்கேல் ன் யுனிட்ஸ் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை கவனிக்கவும் இவைதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேமரா ன் செட்டிங்ஸ் அடுத்த செட்டிங்
ரிலேஷன்ஸ்
இங்கே நம் செயல் ஆப்ஜெக்ட் க்கு லேயர் மற்றும் பேரண்ட் ஐ குறிப்பிடலாம் லேயர்ஸ் க்கு கீழே இரண்டாம் சதுரத்தை சொடுக்கவும்
இப்போது கேமரா மறைகிறது உண்மையில் அது இரண்டாம் லேயர் க்கு நகர்த்தப்பட்டது
லேயர் மறைக்கப்படுவதால் கேமரா வும் மறைக்கப்படுகிறது 3ட் வியூ ன் கீழ் இடது மூலையில் உள்ள வியூ க்கு செல்க
மேனு ஐ திறக்க சொடுக்கவும்
ஷோவ் ஆல் லேயர்ஸ் ஐ தேர்க
கேமரா ஐ 3ட் வியூ ல் மீண்டும் காணலாம்
ஒரு காட்சியில் பல ஆப்ஜெக்ட் களுடன் வேலை செய்யும்போது லேயர்ஸ் பயன்படுகிறது ஆப்ஜெக்ட் பேனல் ல் ரிலேஷன்ஸ் க்கு கீழே பேரண்ட் ல் சொடுக்கவும்
பேரண்ட்
3ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர் களில் பயன்படுத்தும் முக்கியமான அனிமேஷன் டூல் ஆகும் பிளெண்டர் அனிமேஷன் tutorialகளில் இதை அதிகமாக பயன்படுத்துவோம்
கியூப் ஐ தேர்க கேமரா
கியூப் க்கு பேரண்ட் ஆக்கப்படுகிறது கியூப் என்பது பேரண்ட் ஆப்ஜெக்ட் மற்றும் கேமரா என்பது சைல்ட் ஆப்ஜெக்ட்
இவை என்ன என்பதை காண்போம் 3ட் வியூ ல் கியூப் ஐ தேர்ந்தெடுக்க ரைட் கிளிக் செய்க நீலநிற கைப்பிடியை சொடுக்கி பிடித்து மாஸ் ஐ மேலும் கீழும் நகர்த்தவும் கேமரா
கியூப் உடன் மேலும் கீழும் நகர்கிறது கியூப் க்கு புது இடத்தை உறுதிசெய்ய திரையில் சொடுக்கவும்
3ட் வியூ ல் கேமரா ஐ ரைட் கிளிக் செய்க
இப்போது ஆப்ஜெக்ட் பேனல் ல் பேரண்ட் க்கு திரும்பவும்
பேரண்ட் ஐ சொடுக்வும்
கீபோர்ட் ல் backspace ஐ அழுத்தி enter செய்க கேமரா
கியூப் க்கு இனி பேரண்ட் ஆக இருக்காது கியூப் புதிய இடத்தில் உள்ள போது கேமரா
3ட் வியூ ல் அதன் இயல்பான இடத்திற்கு திரும்பி வருகிறது அதாவது பேரண்ட் ஆக்குவது
சைல்ட் ஆப்ஜெக்ட் ன் உண்மை டிரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் ஐ மாற்றவில்லை
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் சீன் பேனல் வர்ல்ட் பேனல் மற்றும் ஆப்ஜெக்ட் பேனல்
மீதமுள்ள panelகள் அடுத்த டியூட்டோரியல் ல் விவரிக்கப்படும் இப்போது ஒரு புது பிளெண்ட் பைல் ஐ உருவாக்குக
சீன் யுனிட்ஸ் ஐ மெட்ரிக் ஆக மாற்றுக
வர்ல்ட் கலர் ஐ பிளெண்ட் ஸ்கை ரெட் ஆண்ட் பிளாக் ஆக மாற்றுக
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி